நாங்க one week ஆ இப்படி தான் no signal லேயே காமிச்சிட்டு இருக்கு இது best ஆன dish னு சொன்னலதான் நாங்க ஆஹ் இது பண்ணோம் ஆஹ் okay ma'am one week ஆ இப்படி problem ஆ இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலே ஓ அப்டிங்களா ma'am முதல்ல இருந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ma'am நீங்க வந்து உங்க TV ல எதாவது பிரச்சனையா அப்படின்னு ஏதாவது check பண்ணி பாத்தீங்களா TV ல எதாவது wire வீட்டு போயி எதாவது dish உ எதாவது நீஙக wire வந்து அஹ் plug பண்ணாம ஏதாவது miss பண்ணி அந்த மாதிரி ஏதாவது check பண்ணி பார்த்தீங்களா ma'am நாங்க அதெல்லாம் check பண்ணியாச்சு ma'am check பண்ணிட்டுதான் நாங்க உங்களய call try பண்ணியிட்டுருந்தோம் ஓ okay ma'am okay கண்டிப்பா அப்போ வந்து ஆஹ் என்ன fault ஆ இருக்கும்ன்னா ஆஹ் ஏதாவது ஒரு சின்ன fault இருக்கும் ma'am கண்டிப்பா நாங்க வந்து எங்களுடைய agent அ வச்சு நாங்க அதை பார்ப்போம் ma'am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 இப்ப வந்து உங்க ஊர் ஊர் எது ma'am

ஆஹ் கன்னியாகுமரியில உங்களோட ஊர் எது ma'am

okay இப்போ மண்ணடில வந்து rainy season தானே

ஓ அதுனால தான் ma'am வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆஹ் ரொம்ப மழை அந்த மாதிரி இருக்கறதுனால கூட வந்து அடிக்கடி channel cut ஆகும் அதுவும் no signal தான் காமிக்கும் okay ma'am but மழை இல்லாத time மும் அப்படி இருக்குதே என்ன பண்றது சுத்தமா twenty-four hours உம் no signal தான் காமிக்குது நாங்க அதுக்கு என்ன பண்றது

அஹ் நாங்க recharge பண்ணியாச்சு ma'am நாங்க monthly பண்ணிருவோம் ma'am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 பண்ணிட்டு~ நம்ம வந்து இந்த மாசமும் பண்ணிட்டோம் எல்லா மாசமும் correct ஆ பண்ணிட்டிருந்த மாரி இந்த மாசமும் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஞாபக மறதியில கூட நீங்க வந்து recharge பண்ணாம விட்டதனால் கூட ஆஹ் cut பண்ணி இருக்கலாம் இல்ல ma'am அதுவும் இல்லாம இப்ப recharge பண்ணாம விட்டுருந்தா கூட ஆஹ் ஒரு one and half இல்லனா ஒரு day கூட அவங்க தருவாங்க அப்படியும் pay பண்ணலன்னு வரும் போது அவங்க வந்து channel அ cut பண்ணுவாங்க ma'am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 கூட ஒரு வாட்டி கூட வந்து check பண்ணி பார்க்கலாம் ma'am நானு check பண்ணி பாத்துட்டோம் ma'am எங்க என் செல்லுக்கு தான் வரும்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

correct ஆதான் இருக்கு TV லயும் problem இல்ல recharge ம் பண்ணியாச்சு six month ஆ use பண்றோம் ஒரு problem மும் இல்ல இந்த one week லதான் இருக்குது சொன்னதுனாலதான் நாங்க இதை வச்சிருக்கோம் வச்சு~ நீ இப்போ one week இப்படி இருக்குன்னா வீட்டிலேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க எதுக்கு இதுல use பண்ணிட்டுருக்கீங்க அப்படினு அப்படிங்களா ma'am அதுக்கு ரொம்ப sorry கேட்டுக்குறோம் ma'am ஏன்னா வந்து எனக்கும் அது புரியுது ma'am உங்களோட situation என்னன்னு புரியுது ஆஹ் எங்களுக்கும் இங்க வேற வழி கிடையாது இப்ப வேணா வந்து ஆஹ் நாங்களும் உங்க situation ல இருந்து யோசிச்சு பார்க்கும் போது உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியுது ma'am ஆனா வந்து என்ன பிரச்சனையா இருக்கும்ன்னா நீங்க recharge பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட அந்த message இருக்கா ma'am நீங்க message அ receive பண்ணீங்களா உங்க~ உங்களோட இந்த மாசம் recharge வந்து success full னு உங்களுக்கு message வந்து இருக்காங்க ma'am உங்களோட mobile ல பார்த்தீங்களா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 இல்ல ma'am அது correct தான் ma'am நீங்க வந்து one week அ வந்து எங்களுக்கு try பண்ணீங்க so இங்க வந்து customer care ma'am customer care ல வந்து daily வந்து call customer call பண்ணிட்டேதான் இருப்பாங்க அதுல வந்து உங்க call வந்து miss ஆயிருக்கும் ma'am அதுக்குத்தான் sorry கேட்டுக்கறேன் ma'am அஹ் அப்புறம் வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து இந்த one week அ இந்த channel பிரச்னை இருக்குனு சொல்லறிங்க நீங்க ஆறு மாசமா எங்களோட net எங்களோட dish தான use பண்ரீங்க ma'am

okay ma'am ஆறு மாசமா use பண்ரீங்களா ஆறு மாசத்துல எப்பவாது ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை நீங்க face பண்ணிருக்கீங்களா இல்லனா இதுதா first time ஆ இந்த problem நீங்க face பன்றது இது தான் first time ma'am அதும் one week அ போயிருக்கு சில நாள் ஆஹ் கொஞ்சம் நேரம் போகும் அரை மணி ஒருக்க இல்ல ஒரு மணி ஒருக்கா போகும் இது one week அ போனது இந்த time first time ma'am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 அதான் ma'am நான் சொன்னது right தான் ma'am இப்போ அது என்னன்னா எங்களோட இந்த dish network இருக்கு இல்ல jio யோ network இது வந்து மழையினாலே வந்து cut பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இந்த network வந்து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

மழை இல்லாத time ல வர மாட்டேங்குதே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 ஆஹ் இப்~ இப்ப மழை வந்து சொல்லிட்டு பெய்யாது இல்ல so வந்து மழை வந்து இப்ப பேஞ்சுருச்சுன்னா கொஞ்சம் நேரம் அடுத்து ஓஞ்சிரும் திரும்பி மழை பெய்யும் ஆஹ் okay ma'am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

இந்த வாட்டி இந்த இந்த மாதிரி பெரிய மழை பண்ணி வச்சிருவாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஊர்ல இந்த மாதிரி நல்ல இடி மழை அந்த time ல வந்து dish network use பண்ணவுங்க வீட்டுல ஆஹ் net அந்த dish உம் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வீட்ல இருக்குறவங்க electronics வந்து ஆஹ் அதாவது மழையினால ரொம்ப damage ஆயி use யே இல்லாம போயிருச்சு அதனால இப்ப வந்து ஓய் அந்த மாதிரி இனி யாருக்கும் எங்களோட customer யும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைய வந்து face பண்ண கூடாதுன்றத்துக்காக பல time ல வந்து அவங்க off பண்ணிருவாங்க ma'am புரியுதா ma'am okay ma'am உங்க உங்க side ல எனக்கு புரியுது but வீட்ல அப்பா அம்மாக்கு புரியாதுல்ல இதெல்லாம் என்னை நம்பிதானே இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சீக்கரம் சரி பண்ண பாருங்க ma'am ஆமா correct தான் ma'am இப்போ வந்து நிறைய வீட்டுல வந்து TV இல்லாம யாரும் இருக்கப் போறது இல்லை news லாம் பார்க்க முடியாது மழை time க்கு வந்து நிறைய பேர் news பார்க்கணும்னு நினைப்பாங்க பெரியவங்க எல்லாம் ஆனா வந்து இந்த time ல current இல்லாம இல்லைன்னா news ல செ~ sorry ma'am அ TV ல channel வரலைன்னா அதுக்கப்புறமா news பாக்காம ரொம்ப tension ஆகி அதுக்கு அப்புறமா வீட்ல இருந்து சின்ன பசங்க எல்லாம் புடிச்சு திட்டுவாங்க அது எல்லாருக்கும் வீட்டுலயும் நடக்குதுதான் ma'am அது வந்து நமக்கும் ஆஹ் எல்லா எ~ இப்போ வந்து உங்க situation இன்னொருநாள் எனக்கும் வரலாம் அந்தமாதிரி தான் ma'am எல்லாருக்குமே உங்க situation புரியுது ma'am ஒரு customer care ல இருந்து இங்க ஒரு customer care அ உங்க customer ஆ நீங்க உங்களோட அஹ் problem ன்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து solution வந்து ஒரே ஒரு solution மழை season முடிஞ்சப்புறமா தான் ma'am channel லாம் activate பண்ணுவாங்க அது வரைக்கும் எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது ma'am இப்ப வந்து எங்களுக்கு கூட அஹ் இதைப்பத்தி எல்லாம் பெருசா வந்து தெரியாது ma'am நீங்க வந்து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 இது வந்து உங்க வீட்டுல இருக்கறவங்களுக்கு எப்படியாவது நீங்கதான் ma'am புரிய வைக்கணும் அதுவும் வந்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னு வேற சொல்லிருக்கீங்~ சொல் சொல்றிங்க so நீங்க தான் ma'am எப்படியாச்சு உங்க வீட்டுல இருக்~ புரிய வைங்க ma'am ஆனா கஷ்டம் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க சண்டை போடுவாங்க அதுவும்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 damage ஆகுறதுக்கு கூட chance இருக்கு ma'am இந்த இடி மழைன்னால so அதனால வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய damage ம் நீங்க face பண்ணிறக் கூடாதுக்காகத்தான் இப்ப வந்து அந்த network வ வந்து deactivate பண்ணி வச்சிருக்காங்க புரியதா ma'am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

ஆஹ் okay ma'am நாங்க fix பண்றோம் உங்க dish தான் use பண்ணிட்டு இருக்கோம் so எதாவது offer ஏதாச்சும் இருக்கா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

அஹ் எங்களோட kio app அ நீங்க வந்து play store ல போய் install பண்ணீங்கன்னா அதுல வந்து login கேக்கும் அதுல வந்து நீங்க உங்களோட phone number அதாவது நீங்க வந்து அஹ் dish வந்து வாங்கும் போது IDproof க்காக phone number குடுத்து இருப்பீங்கல்ல

நீங்க அத open பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலேயே payment எல்லாம் காட்டும் நீங்க வந்து அதிலேயே வீட்டிலே இருந்தே recharge பண்ணலாம் அதுக்கப்புறமா அதிலேயே நிறைய வந்து offers notification இது மாதிரி எல்லாம் நிறைய வரும் ma'am

அஹ் கொடுத்துருவோம் அது வந்து உங்களோட noti~ நீங்க login பண்ணிட்டீங்கன்னா உங்களோட notification ல அது வந்துரும் ma'am so நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம்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 okay ma'am இப்போதைக்கு என்ன offer இருக்கு இப்போதைக்கு வந்து six months க்கு வந்து premium அதுக்கு அப்புறமா வந்து livestreams எல்லாமே just ஒரு three thousand நீங்க pay பண்ணா போதும் six month க்கு இதுக்கு முன்னாடிலாம் six month க்கு five thousand five hundred ன்னு இருந்துச்சு ஆனா இப்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் எங்களோட kio dish customer care ல வந்து நாங்க எல்லாமே கம்மி பண்ணிருக்கோம் ma'am so இதுக்கு மேலயும் நிறைய offers நாங்க குடுத்துட்டே தான் ma'am இருப்போம் அதுவும் அதுவும் உங்களுக்கும் notification ல correct ஆ வந்துரும் ma'am okay ma'am எனக்கு இந்த offer லாம் புடிச்சிருக்கு நீங்க நான் சொன்ன problems மட்டும் சீக்கிரம் சரி பண்ண பாருங்க ஆஹ் கண்டிப்பா ma'am உங்களோட problem மும் கூடிய சீக்கிரமா நாங்க வந்து solve பண்ணிருவோம் ஆஹ் நீங்க உங்க வீட்டுல சொல்லி புரிய வைங்க ma'am நீங்க வந்~ thank you ma'am எங்களோட situation அ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க உங்க வீட்டிலேயும் புரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மழை season முடிச்ச அப்புறம் உங்களுக்கு channel அ activate பண்ணிருவாங்க ma'am நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேற எந்த பிரச்சனையுமே இல்ல ma'am

okay thank you ma'am கல்வி education கல்விங்கறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா கல்விங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா நம்மளால சுயமா சிந்திக்க முடியாது நம்ம ஏன் இந்த ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா நாம அதை ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் அப்படின்றத நாம யோசிக்கணும்னாலே அதுக்கான கல்வி நமக்கு அறிவு இருந்தா தான் நம்மளால யோசிக்க முடியும் அந்த அறிவு இல்லன்னா அவங்க சொல்றதை நம்ம அப்படியே கேட்டுட்டு தான் இருப்போம் so நாம ஒரு விஷயத்தை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 ஒரு பொண்ணுக்கு வந்து கல்வி கொடுக்கிறது ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தோம்னா அது அவனுக்கு மட்டும் தான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா அது அவ ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஊருக்கே கல்வி கொடுப்பதற்கு சமம் அப்படின்னாங்க

அந்த நிலைமை மாறணும் கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கல்விக்காக நிறைய மக்களுக்கு வந்து கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே மதிய உணவுங்கிற ஒரு திட்டத்தை சத்துணவுங்கிற திட்டத்தை இது எல்லாமே கொண்டு வந்தாங்க ஏன்னா அப்ப மக்கள் கிட்ட சாப்பாடு இருக்காது கஷ்டத்தில இருப்பாங்க அவங்களோட அந்த வறுமை போகணும் சாப்பாடுக்காகவாவது அவங்க பள்ளிக்கு வரணும் பள்ளிக்கு வந்தா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகவாது அவங்க பள்ளிக்கு வருவாங்களேங்கறதுக்காக தான் மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் இதை எல்லாம் கொண்டு வந்தாங்க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 எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கும் கல்வியால தான் நம்ம வந்து மேம்பட முடியும் அப்படிங்கறதை புரிஞ்சுகிட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் இன்னைக்கு இவ்~ இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் நிறைஞ்ச மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு மட்டும் தான் அதிகமான மருத்துவர்களை உள்ள மாநிலம் அப்படின்னாலும் தமிழ்நாடு தான் அதே மாதிரி அதிகமா கல்வி கற்றவர்கள் சதவிகிதம் இருக்குறதிலும் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு இப்படி எல்லா விதத்திலும் கல்வியில முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர்களும் நம்மளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அதை நம்ம வந்து உணர்ந்துகிட்டு நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அதே மாதிரி இந்த சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெண்களுக்கு சிறு வயது திருமணம் அப்படிங்கறது எல்லாம் நிறைய நம்ம ஒழிச்சோம் அந்த அதெல்லாம் அழிஞ்சு எல்லாரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால தான் இன்னிக்கு நாம இந்த நிலைமையில இருக்கிறோம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு எல்லார் வீட்டிலும் பதிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு போய் க~ முக்கியமான காரணம் நம்ம government தான் அரசாங்கம் தான் என்னெல்லாம்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 பெண்கள் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க வயதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களை அதுக்கு மேல பள்ளிக்கு அனுப்பமாட்டாங்க அதை தவிர்க்க வைக்கணும் அவங்களை தொடர்ந்து வரவைக்கணும் பள்ளிக்கு வரவைக்கணும் அவங்களோட கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை அவங்களுக்கு நிறைய உணர்த்துவதற்காக

அதுக்காகவாவது நம்ம போய் அந்த ப~ பள்ளிக்கு போய் கல்வி கத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க so இந்த மாதிரி எல்லாம் தான் கல்விக்கான முக்கியத்துவத்தை மக்கள் மனசு~ மத்தியில அரசாங்கம் ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம முதல் மூன்று ம~ இடங்கள்ல வர மாணவர்களுக்கான பரிசுத் தொகை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னெல்லாம் பண்ணி கல்வியோட முக்கியத்துவத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாங்கம் யோசிச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதனால தான் கல்வியோட முக்கியத்துவத்தை மக்கள் புரிஞ்சுகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு கல்வியோட முக்கியத்துவம் புரிஞ்சிக்கிட்டதுனால தான் குறைந்தபட்சம் எல்லா ஊர்கள்லயும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போனவங்களோட எண்ணிக்கை நிச்சயம் அதிகமாகி தான் இருக்கும்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 வேலை காரணமா வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே சாத்தியமானது எப்படின்னா கல்வியோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சிக்கிட்டதால தான் கல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் சுய~ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சுயமா சிந்திக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவன் யாரையும் எதிர்பார்க்காம தன் உழைப்புல தான் வாழ்வதற்கு காரணமா இருக்கிற ஒரு விஷயம் கல்வி அதை தான் ஒரு திரைப்படத்தில ஒரு வசனமா கூட சொல்லுவாங்க நீ ரூபா வச்சிருந்தீனா உன்கிட்ட இருந்து புடிங்கிக்குவாங்க நீ காடு, நிலம், தோட்டம்லாம் வச்சிருந்தீனா உன்னை அடிச்சு அதெல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க ஆனா நீ படிச்சிருந்தீனா உன்கிட்ட இருந்து அதை வாங்கவே முடியாது நீ இறக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து கல்விதான் அந்த அளவுக்கு கல்விங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணாலும் நம்மகிட்ட இருந்து அதை அழிக்கவும் முடியாது நம்மள பிரிக்கவும் முடியாது அப்படி உன்னுடைய அழிக்க முடியாத ஒரு சொத்து தான் கல்வி சரி என்னென்னெல்லாம் படிச்சா என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகலாம் அப்படி அப்படிப்பட்ட அந்த கல்வியவும் இன்னிக்கு வந்து நாங்க வந்து ரொம்பவும் தரம் உயர்த்தறோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒரே நாடு ஒரே தேர்வு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 இது எல்லாத்துக்கும் நாம நம்ம இனி வர்ற காலங்கள்ல நம்ம குழந்தைகளை நம்ம prepare பண்ண~ அதுல அவங்களுக்கு தகுதியானவங்களா அந்த தேர்வுகளுக்கு அவங்கள சரியானவங்களாவும் தகுதியானவங்களாவும் நாம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி எல்லாம் ஆரம்ப காலத்தில இருந்து நாம அவங்களை தயார் செய்யுறது அப்போ அவங்களை நாம ஆரம்ப காலத்தில இருந்தே அதுக்கு தயார் செய்யணும்னா அவங்களுக்கு நம்ம கல்வியோட முக்கியத்துவத்தை சின்ன வயசுல இருந்தே நம்ம உணர்த்தணும் புரிய வச்சிருக்கணும் அப்படி புரிய வச்சிருந்தா மட்டும் தான் அவங்களால நம்ம வந்து இந்த தேர்வுகளில் எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களால மத்தவங்களுக்கு சரி சமமா போட்டியிட முடியும் so ஆரம்பத்திலிருந்து நம்ம அவங்களுக்கு இந்த தேர்வுகளுக்கு எல்லாம் தயார்படுத்தணும் என்னென்ன படிக்கிறதுக்கு என்னென்ன தேர்வுகள் இப்ப மருத்துவ துறைக்குள்ள போகணும்னா neet ங்கற தேர்வு அதுக்கு நாம வந்து நம்ம பிள்ளைகளை தயார்படுத்தணும் tenth, twelfth mark வாங்கனா போதும் அப்படிங்கற அந்த நிலைமை எல்லாம் மாறிடுச்சு அன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில நம்ம மாநிலத்தோட ஹம் state board syllabus என்னவோ அதை மட்டும் படிச்சோம்னாலே போதும் அந்த தேர்வு மதிப்பெண்கள் இருந்தாலே போதும்ங்கிற நிலை எல்லாம் மாறி இன்னைக்கு central board அதாவது CBSE னு சொல்லப்படுகிற ஆஹ் மத்திய அஹ் அரசாங்கத்தோட அந்த NCERT syllabus அ படிக்கக்கூடிய பிள்ளைகளோட ப~ ப~ அந்த மாதிரி syllabus ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் எல்லா பரீட்சைகள்லயும் எல்லா தேர்வுகள்லயும் அதிகமா தேர்வாகறாங்க அந்த பிள்ளைகளோட நம்மளோட

அவங்களுக்கு சின்ன நாம வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்கு நாம பயிற்சிகள் கொடுக்கணும் இப்படி பயிற்சிகள் கொடுத்தா மட்டும் தான் அவங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ச~ நிகரா நம்ம பிள்ளைகளாலையும் இந்த மாநில மொழி தி~ பாடத் திட்டத்த படிச்சிட்டு வர்ற பிள்ளைகளாலையும் சரி சமமா அவங்களோட போட்டி போட முடியணும் அ~ போட்டி போடணும்னா அவங்க ஆரம்பத்தில இருந்தே இந்த தேர்வுகளுக்கெல்லாம் தங்களை தயார்படுத்திக்கணும் எந்தெந்த தேர்வுகளுக்குன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ துறையில neet தேர்வு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கல்லூரி படிப்புகள்லயுமே வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கான பாடத்திட்டங்கள்ல இருந்து எல்லாமே மாற்றத்தில எல்லாமே இப்ப நிறைய காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறியிருக்கு அன்னைக்கு காலகட்டத்தில இருந்த மாதிரி இன்னைக்கு சின்ன

பதில்கள் பார்த்தீங்கன்னா பெருசா விரிவான பதில்களா எழுதுறது பழக்கம் வந்து இப்ப இல்ல எல்லாமே குறைச்சு ஒற்றை வார்த்தையில விடை அளிக்கிற MCQ னு சொல்லப்படற ஒற்றை வார்த்தையில விடை அளிக்கிற முறை தான் நிறைய வந்திட்டிருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு கல்வியில ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு இந்த மாற்றங்களை எல்லாம் நாம வந்து ஏத்துகிட்டு அதுல நாம போட்டி போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மளோட அடுத்த தலைமுறைகளை ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அதுக்கு தயார் செய்யணும் அப்படி பண்ணினா மட்டும் தான் இன்னைக்கு காலகட்டத்தில இருக்கிற கல்வியில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 அங்கீகாரத்தை தேடி கொடுக்கற ஒரே ஒரு விஷயம் அது கல்வி மட்டும் தான் அதனால தான் சொன்னாங்க கண்~ என்னி~ அஹ் க~ கல்விங்கறது ஒரு மனிதனுக்கு கண்ணை போல நாம படிக்கலேன்னா நமக்கு கண் இருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்ல அந்த கண் பார்க்கிறதுக்கு உதவி செய்யாம குருடா இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க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 hello

அஹ் hello வணக்கம் ma'am இது டிஜே ஏஜென்சி தானே ஆமா ma'am உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் ma'am okay ma'am எனக்கு இப்ப என்னன்னா நாகர்கோவிலிலிருந்து மதுரைக்கு போறதுக்கு bus schedule எல்லாமே சொல்லுவீங்களா ma'am bus schedule அப்புறம் வந்து ticket book பண்றது அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே bus schedule எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா ma'am எனக்கு timing எந்த timing எதுவுமே எனக்கு தெரியாது ma'am அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ma'am நானு next week ல வந்து எனக்கு போகணும் ma'am இப்ப மதுரைக்கு வந்து ஒரு function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 okay ma'am நீங்க வந்து next date மட்டும் கொஞ்சம் எனக்கு confirm சொல்றீங்களா ma'am நான் date fix பண்ணி தான் எடுக்க முடியும் so நீங்க date மட்டும் சொன்னீங்கன்னா நான் வந்து பாத்துருவேன்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 okay ma'am நான் வந்து உங்களுக்கு நான் வந்து பார்த்து எல்லாமே சொல்றேன் okay ma'am

இப்ப பார்த்தீங்கன்னா TNSTC ன்னு ஒரு bus இருக்கு okay யா ma'am

hello yes பாத்தீங்கன்னா after வந்து two o'clock இங்க வந்து start ஆகும் okay யா two o'clock நீங்க இங்கிருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் நாகர்கோவிலிலிருந்து two o'clock கிளம்புனீங்கன்னா ஆஹ் மதுரைக்கு வந்து seven hours ல நீங்க எப்படியும் reach ஆயிடுவீங்க அதாவது next பார்த்தீங்கன்னா morning வந்து nine o'clock க்கு நீங்க reach ஆகிடுவீங்க. sorry ma'am night நீங்க nine o'clock கே நீங்க reach ஆயி~ reach ஆயிருவீங்க இதோட ticket வந்து rate பாத்தீங்கன்னா two fifty-nine rupees உங்களுக்கு வரும் okay யா ma'am உம் okay ma'am okay இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு seat கிட்ட இப்பத்திக்கு available ஆ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து, இருபத்தெட்டுமே window seat தான் ma'am இருக்கு window seat அ நீங்க வந்~ window seat நீங்க book பண்றதுன்னா கூட book பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா AC coach எல்லாமே AC தான் ma'am okay, okayAC ன்னா okay ma'am okay ஆஹ் next பாத்தீங்கன்னா அதே தான் ma'amTNSTCbus தான். இதோட timing பாத்தீங்கன்னா நீங்க வந்து night, night three o'clock நீங்க bus உங்களுக்கு timing அது வந்து next day morning வந்து nine thirty க்கு நீங்க போய் reach ஆகிருவீங்க okay யா ma'am

ticket பாத்தீங்கன்னா ஒரு member க்கு வந்து one~ two fifty-nine rupees ஆகும். இதுவும் வந்து முப்பத்தியொரு seat கிட்ட இப்போதைக்கு available ஆ இருக்குது. அது எல்லாமே seat அது வந்து main ஆ பாத்தீங்கன்னா seat தான் ma'amwindow seat உங்களுக்கு இருக்குது. okay யா ma'am

அஹ் next பார்த்தீங்கன்னா அதையும்தான் ma'am அஹ் two o'clock க்கு நீங்க வந்து bus ஏறுனீங்கன்னா night, night two o'clock நீங்க bus ஏறுனீங்கன்னா morning nine o'clock க்கு நீங்க reach ஆயிடுவீங்க அஹ் இதுக்கு வந்து, அதேதான் ma'am two fifty-nine rupees தான் ma'am உங்களுக்கு ஆகும். okay யா ma'am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

two fifty-nine rupees தான் வரும் இந்த seat பாத்தீங்கன்னா, twenty-seven seat கிட்ட இருக்குது. இந்த nineteen seat வந்து nineteen window seat வந்து இப்போதைக்கு இருக்குது ma'am

அஹ் next பார்த்தீங்கன்னா afternoon two forty-five க்கு நீங்க வந்து bus ஏறுனீங்க அப்படின்னா night அதாவது night ஒரு eight forty-five க்கு நீங்க reach ஆயிருங்க. correct ஆ, ஒரு six hours உங்களுக்கு travel இருக்கும் ma'am ரொம்பவே fast ஆவே இதுக்கும் amount பாத்தீங்கன்னா

உம் okay ma'am okay எல்லாமே AC இதுதானேங்க ma'am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 இப்ப இங்க வந்து முப்பத்தி எட்டு seat இருக்குது. இதில வந்து nineteen window seat வந்து இப்போதைக்கு available ஆ இருக்குது ma'am இதோட அஹ் ticket price பாத்தீங்கன்னா two fifty-nine rupees இருக்கு okay யா ma'am

two fifty-nine rupees தான் இங்கேயும், twenty-seven seat வந்து total ஆ இருக்குது அஹ் பதினைஞ்சு seat window seat இப்போதைக்கு availab~ available ஆ இருக்குது ma'am

அஹ் இப்போதைக்கு இது bus தான் ma'am இருக்கு. இது வந்து TNSTC bus உங்க TNSTC bus வேண்டாம்னா உங்களுக்கு private bus கூட இருக்குது ma'amprivate bus, bus வந்து அஹ் இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு நான் சொல்றேன் okay யா ma'am

private bus ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து amount கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் அதிகமாகும். okay யா ma'am okay ma'am அது வந்து private bus ல வந்து எப்படி ma'am இருக்கும் முன்னாடி எல்லாமே அது ஏன் ma'am எதனால private bus ல மட்டும் amount ஜாஸ்தியா இருக்கு இந்த private bus ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி நிறைய stop ல வந்து stop பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த stop ல வந்து stop பண்ணணுமோ அதுக்கு தேவையான food வாங்கிக்கலாம். கொஞ்சம் fresh ஆகணும்னா கூட fresh ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா sleeper coach தான் ஆ இருக்கும். உங்களுக்கு வந்து seat coach இருக்காது full ஆவே sleeper coach தான் இருக்கும் அப்புறம் AC இருக்கும் சில monitors கூட உங்களுக்கு display கூட இருக்கும் so அதனால வந்து உங்களுக்கு rate வந்து அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான food என்ன food னாலும், நீங்க வந்து அவங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. so அந்த மாதிரி இருக்கும் ma'am உம் okay ma'am okay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

ரொம்ப fast ஆவே உங்களுக்கு reach ஆயிடுவாங்க so அதனால உங்களுக்கு rate வந்து அந்தளவுக்கு இப்போ thousand fifty ma'am இதோட pri~ இதோட ஒரு ticket ஓட price ma'am next பாத்தீங்கன்னா முருகா டிராவல்ஸ் ma'am இதில வந்து பாத்தீங்கன்னா complete ஆ வந்து AC coach தான் ma'am எல்லாமே நா~ sleeper coach தான் இங்கயும் வந்து இரண்டு members இல்லைன்னா three members இருக்கிற மாதிரி தாராளமா இடம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா twenty-four seats இருக்குது. அதில வந்து fifteen window seat இப்போதைக்கு available ஆ இருக்குது ma'am இதில timing பார்த்தீங்கன்னா நீங்க வந்து evening six o'clock நீங்க evening six o'clock train ஏறுனீங்க அப்படின்னா night twelve o'clock க்கே நீங்க போய் reach ஆகிருவீங்க இதுவும் five hours உங்களுக்கு travel இருக்கும். இதோட price பார்த்தீங்கன்னா thousand fifty rupees ma'am